மேட்ரிஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் செய்ய முடிவன
டேட்டா ஐ பயன்படுத்தி மேட்ரிஸ் உருவாக்குவது
லிஸ்ட் களை பயன்படுத்தி மேட்ரிஸ் உருவாக்குவது
அடிப்படை மேட்ரிக்ஸ் ஆப்பரேஷன் களாகிய அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகியவற்றை செய்வது
இன்வெர்ஸ் ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ்
டிட்டர்மினன்ட் ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ்
எய்கென் வால்யூஸ் மற்றும் எய்கென் வெக்டர்ஸ் ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ்
நார்ம் ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ்
சிங்குலர் வால்யூ டிகம்போசிஷன் ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ் ஆகியவற்றை கண்டுபிடிப்பது
டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் பின் வரும் டுடோரியல்களை முடித்திருக்க வேண்டும்
கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் லிஸ்ட்ஸ் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் அரேஸ் ஆக்செஸிங் பார்ட்ஸ் ஒஃப் அரேஸ்
பைலாப் உடன் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்குவோம்
டைப் செய்க ஐபிதான் ஹைப்பன் பைலாப் எல்லா மேட்ரிக்ஸ் ஆப்பரேஷன் களும் அரேஸ் ஐ பயன்படுத்துகின்றன
இப்படியாக அரே களில் செய்யப்படும் எல்லா ஆப்பரேஷன் களும் மேட்ரைஸ் களில் செல்லுபடியாகும்
மேட்ரிக்ஸ் ஐ உருவாக்க
டெர்மினல் லில் டைப் செய்க ம்1 அரே வித்தின் பிராக்கெட் மற்றும் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 காமா 2 காமா 3 காமா 4 enter செய்க ஷேப் மெத்தோட் ஆல் மேட்ரிக்ஸ் இன் ஷேப் அல்லது சைஸ் ஐ கண்டுபிடிக்கலாம்
டைப் செய்க ம்1 டாட் ஷேப் என்டர் செய்க ஆட்புட் ஐ காணலாம்
அது ஒரு ரோவ் நான்கு கோலம்ன் மேட்ரிக்ஸ் ஆனதால் அது ஒரு ஒனே பை போர் டப்பிள் ஐ திருப்பியது
ஓரு லிஸ்ட் ஐயும் மேட்ரிக்ஸ் ஆக இப்படி கன்வெர்ட் செய்யலாம்
டைப் செய்க எல் 1 வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 காமா 2 காமா 3 காமா 4 காமா இன் அனோத்தர் ஸ்க்வேர் பிராக்கெட் 5 காமா 6 காமா 7 காமா 8 டைப் செய்க ம்2 அரே வித்தின் பிராக்கெட் 11 சோரி நீங்கள் இப்படி டைப் செய்ய வேண்டும் எல் 1 அரே வித்தின் பிராக்கெட் மற்றும் ஸ்க்வேர் பிராக்கெட் எல் 1 வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
ஒரு ட்வோ டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் ம்3 ஒஃப் ஆர்டர் 2 பை 4 வித் எலிமென்ட்ஸ் 5 6 7 8 9 10 11 12 ஐ உருவாக்குக
தீர்வுக்கு டெர்மினலுக்கு போகவும் ம்3 ஐ இப்படி உருவாக்கலாம்
டைப் செய்க ம்3 அரே வித்தின் பிராக்கெட் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் ஸ்க்வேர் பிராக்கெட் 5 காமா 6 காமா 7 காமா 8 காமா இன் அனோத்தர் ஸ்க்வேர் பிராக்கெட் 9 காமா 10 காமா 11 காமா 12 இப்போது மேட்ரிக்ஸ் ஆப்பரேஷன் களுக்கு செல்வோம்
மேட்ரிக்ஸ் அடிஷன் மற்றும் சப்ட்ராக்ஷன் ஐ சுலபமாக செய்யலாம்
m3m2 எலிமெண்ட் உடன் எலிமெண்ட் ஐ கூட்டுகிறது அதுவே மேட்ரிக்ஸ் அடிஷன்
இரண்டு மேட்ரிஸ் களும் ஒரே ஆர்டர் இல் இருக்க வேண்டும்
டைப் செய்க m3m2 பின் என்டர் செய்க
ஆட்புட் ஐ காணலாம்
அதே போல ம்3 மைனஸ் ம்2 மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் ஐ செய்கிறது அதாவது எலிமெண்ட் பை எலிமெண்ட் சப்ட்ராக்ஷன்
நீங்கள் ம்3 மைனஸ் ம்2 என டைப் செய்து பார்க்கலாம்
இப்போது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஐ முயற்சிக்கலாம்
டைப் செய்க ம்3 ஸ்டார் ம்2 அரே களில் ம்3 ஸ்டார் ம்2 எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் ஐ செய்கிறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஐ அல்ல
மேட்ரிஸ் இல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் செய்யப்படுவது பங்ஷன் dot ஐ கொண்டு
டைப் செய்க டாட் வித்தின் பிராக்கெட் ம்3 காமா ம்2 பின் என்டர் செய்க
ஆகவே கமாண்ட் இல் எர்ரர் வால்யூ ஐ காண்கிறோம்
அளவுப்பொருத்தம் இல்லை ஆகவே மல்டிப்ளிகேஷன் ஐ செய்ய முடியவில்லை எர்ரர் காட்டப்பட்டது
இப்போது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் க்கு ஒரு உதாரணத்தை காணலாம்
மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஐ செய்ய நமக்கு இரண்டு மேட்ரிஸ் ஒஃப் தே ஆர்டர் ந் பை ம் மற்றும் ம் பை ர் தேவை
மற்றும் விடையான மேட்ரிக்ஸ் ஆர்டர் ந் பை ர் இல் இருக்கும்
இப்படியாக முதலில் மல்டிப்ளிகேஷன் க்கு பொருந்தும் இரண்டு மேட்ரிஸ் களை உருவாக்க வேண்டும்
டைப் செய்க m1ஷேப் பின் என்டர் செய்க மேட்ரிக்ஸ் ம்1 இன் ஷேப் ஒனே பை போர் இன்னொன்றை ஆர்டர் போர் பை ட்வோ இல் உருவாக்கலாம்
ஆகவே டைப் செய்க ம்4 அரே வித்தின் பிராக்கெட் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 காமா 2 காமா வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 3 காமா 4 காமா வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 5 காமா 6 வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் காமா வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 7 காமா 8 டைப் செய்க டாட் வித்தின் பிராக்கெட் ம்1 காமா ம்4 இப்படியாக dot பங்ஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் க்கு பயன்படுகிறது அரேஸ் இல் கற்றபடி பங்ஷன் identity ந் பை ந் ஆர்டர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ உருவாக்குகிறது
பங்ஷன் zeros ம் பை ந் ஆர்டர் மேட்ரிக்ஸ் ஐ எல்லாம் செரோ க்களுடன் உருவாக்குகிறது
பங்ஷன் செரோஸ் அண்டர்ஸ்கோர் like உருவாக்குவது பாஸ் செய்த மேட்ரிக்ஸ் இன் ஷேப் உடன் மேட்ரிக்ஸ் வித் செரோஸ் பங்ஷன் ones உருவாக்குவது எல்லாம் ஒன்று உடன் மேட்ரிக்ஸ் ஒஃப் ஆர்டர் ம் பை ந் பங்ஷன் ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் like உருவாக்குவது பாஸ் செய்த மேட்ரிக்ஸ் இன் ஷேப் உடன் மேட்ரிக்ஸ் வித் ஒன்ஸ் இந்த எல்லா பங்ஷன் களையும் மேட்ரிஸ் உடன் பயன்படுத்தலாம்
இப்போது நாம் செய்யும் மேட்ரிக்ஸ் இன் டிரான்ஸ்போஸ் ஐ கண்டுபிடிப்பதை காணலாம்
டைப் செய்க பிரின்ட் ம்4 ம்4 டாட் ட் கண்டது போல மேட்ரிக்ஸ் நேம் டாட் கேப்பிட்டல் ட்
மேட்ரிக்ஸ் இன் டிரான்ஸ்போஸ் ஐ தருகிறது
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
இன்வெர்ஸ் ஒஃப் ஆ 4 பை 4 மேட்ரிக்ஸ் இன் புரோபீனியஸ் நார்ம் ஐ காணவும் கொடுத்த மேட்ரிக்ஸ்
ம்5 அரங்கே வித்தின் பிராக்கெட் 1 காமா 17 டாட் ரேஷப்பே வித்தின் பிராக்கெட் 4 காமா 4 மேட்ரிக்ஸ் இன் புரோபீனியஸ் நார்ம் என்பதென்ன
அது எலிமெண்ட் களின் அப்சொல்யூட் ஸ்க்வேர்ஸ் இன் கூட்டுத்தொகையின் ஸ்க்வேர் ரூட் ஆகும்
தீர்வுக்கு டெர்மினலுக்கு போகவும் கேள்வியில் உள்ள டேட்டா வை வைத்து மேட்ரிக்ஸ் ம்5 ஐ உருவாக்கலாம்
டைப் செய்க ம்5 அரங்கே வித்தின் பிராக்கெட் 1 காமா 17ரேஷப்பே வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 4 காமா 4 பிரின்ட் ம்5 இன்வெர்ஸ் ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ் ஆ ஆ ரெய்ஸ் டோ மைனஸ் ஒனே க்கு ரெசிப்ரோக்கல் மேட்ரிக்ஸ் என்றும் பெயர் ஆ மல்டிப்ளைட் பை ஆ இன்வெர்ஸ் 1 ஐ கொடுக்கும்
புரோபீனியஸ் நார்ம் ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ் என்பது
மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் களின் ஸ்க்வேர் களின் கூட்டுத்தொகையின் ஸ்க்வேர் ரூட் பங்ஷன் இன்வ் ஐ பயன்படுத்தி இன்வெர்ஸ் ஒஃப் ஆ மேட்ரிக்ஸ் ஐயும் கண்டுபிடிக்கலாம்
டைப் செய்க டெர்மினல் லில் ஐஎம்5 இன்வ் வித்தின் பிராக்கெட் ம்5 மற்றும் மேட்ரிக்ஸ் இன் புரோபீனியஸ் நார்ம் ஐ ஐஎம்5 ஐ இப்படி கண்டுபிடிக்கலாம்
சும் 0 போர் ஈச் இன் ஐஎம்5 டாட் flatten சும் plus ஈச் ஸ்டார் ஈச் பிரின்ட் ஸ்க்ரூட் வித்தின் பிராக்கெட் சும் இப்படியாக மேட்ரிக்ஸ் ம்5 இன் புரோபீனியஸ் நார்ம் ஐ கண்டுபிடித்தோம்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
மேட்ரிக்ஸ் ம்5 இன் இன்ஃபினிட்டி நார்ம் ஐ கண்டுபிடிக்கவும்
ஒரு மேட்ரிக்ஸ் இன் இன்ஃபினிட்டி நார்ம் என்பது ஒவ்வொரு ரோவ் விலும் உள்ள எலிமெண்ட் களின் அப்சொல்யூட் இன் கூட்டுத்தொகையின் மேக்ஸிமம் வால்யூ
தீர்வுக்கு டெர்மினலுக்கு போகவும் சும் அண்டர்ஸ்கோர் ரவ்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் போர் இ இன் ஐஎம்5 கோலோன் சும் அண்டர்ஸ்கோர் rowsஅப்பெண்ட் வித்தின் பிராக்கெட் ஏபிஎஸ் வித்தின் பிராக்கெட் isum பிரின்ட் மாக்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் சும் அண்டர்ஸ்கோர் ரவ்ஸ் நல்லது
புரோபீனியஸ் நார்ம் மற்றும் இன்ஃபினிட்டி நார்ம் ஐ கண்டுபிடிக்க இன்னும் சுலபமான வழியை காணலாம்
ஒரு மேட்ரிக்ஸ் இன் நார்ம் ஐ கண்டுபிடிக்கும் மெத்தோட் norm
மேட்ரிக்ஸ் ஐஎம்5 இன் புரோபீனியஸ் நார்ம் ஐ கண்டுபிடிக்க செய்ய வேண்டியது
டெர்மினல் லில் டைப் செய்க நார்ம் வித்தின் பிராக்கெட் ஐஎம்5 பின் என்டர் செய்க மேட்ரிக்ஸ் ஐஎம்5 இன் இன்ஃபினிட்டி நார்ம் ஐ கண்டுபிடிக்க செய்ய வேண்டியது
நார்ம் வித்தின் பிராக்கெட் im5ordinf இது நாம் எழுதிய கோடு ஐ விட சுலபம் இல்லையா
நார்ம் இன் டாக்குமென்டேஷன் ஐ படிக்கவும்
ஆர்ட் பற்றியும் இன்னும் படித்து நார்ம் பங்ஷன் தரக்கூடிய மற்ற நார்ம் வகைகளையும் காணவும்
இப்போது மேட்ரிக்ஸ் ம்5 இன் டிட்டர்மினன்ட் ஐ காண்போம்
ஒரு ஸ்க்வேர் மேட்ரிக்ஸ் இன் டிட்டர்மினன்ட் ஐ பெற பங்ஷன் det பயன்படுகிறது
ம்5 இன் டிட்டர்மினன்ட் ஐ பெற
டைப் செய்க டெட் வித்தின் பிராக்கெட் ம்5 ஆகவே நமக்கு டிட்டர்மினன்ட் கிடைக்கிறது
இப்போது எய்கென் வெக்டர்ஸ் மற்றும் எய்கென் வால்யூஸ் ஆகியவற்றை காணலாம்
ஒரு ஸ்க்வேர் மேட்ரிக்ஸ் இன் எய்கென் வால்யூஸ் மற்றும் எய்கென் வெக்டர் ஆகியன பங்ஷன் eig மற்றும் eigvals ஆல் கணக்கிடப்படுகின்றன
மேட்ரிக்ஸ் ம்5 இன் எய்கென் வால்யூஸ் மற்றும் எய்கென் வெக்டர்ஸ் ஆகியவற்றை கண்டுபிடிக்கலாம்
டைப் செய்க எய்க் வித்தின் பிராக்கெட் ம்5 அது ஒரு இரண்டு மேட்ரிஸ் உள்ள டப்பிள் ஐ திருப்புகிறது
டப்பிள் இன் முதல் எலிமெண்ட்
எய்கென் வால்யூஸ் மற்றும் இரண்டாவது எலிமெண்ட் எய்கென் வெக்டர்ஸ்
இப்படியாக எய்கென் வால்யூஸ் எய்க் வித்தின் பிராக்கெட் ம்5 வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 0 ஆல் கொடுக்கப்படுகின்றன
மற்றும் எய்கென் வெக்டர்ஸ் எய்க் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் ம்5 வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 ஆல் கொடுக்கப்படுகின்றன
எய்கென் வால்யூஸ் ஐfunction eigvals ஐ பயன்படுத்தியும் இவ்வாறு கம்ப்யூட் செய்யலாம்
டெர்மினல் இல் டைப் செய்க எய்க்வல்ஸ் வித்தின் பிராக்கெட் ம்5 இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் இன் சிங்குலர் வால்யூ டிகம்போசிஷன் அல்லது ஸ் வி ட் ஐ செய்வது எப்படி என்று காணலாம்
ம் ஒரு ம் ந் மேட்ரிக்ஸ் எனக்கொண்டால் அதன் entryக்கள் பீல்ட் க் இலிருந்து வருமானால் அந்த பீல்ட் இல் ரியல் நம்பர்ஸ் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குமேயானால்
பின் பார்ம் இன் பேக்டரைசேஷன் ஒன்று இருக்கிறது
ம் யூசிக்மா வி ஸ்டார் இங்கு உ என்பது யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஓவர் க் மேட்ரிக்ஸ் சிக்மா என்பது டயகோனல் மேட்ரிக்ஸ் வித் non நெகேட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஒன் தே டயகோனல் மற்றும் V என்பது யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஓவர் க் அது காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஒஃப் வி ஐ காட்டுகிறது
இது போன்ற பேக்டரைசேஷன் ஆனது ம் இன் singular வால்யூ டிகம்போசிஷன் எனப்படும்
மேட்ரிக்ஸ் ம்5 இன் எஸ்விடி ஐ இப்படி கண்டுபிடிக்கலாம்
இப்போது டெர்மினல் திறந்து அதில் டைப் செய்க எஸ்விடி வித்தின் பிராக்கெட்ஸ் ம்5 3 எலிமென்ட்ஸ் கொண்ட டப்பிள் ஒன்றை அது திருப்பியது
முதல் ஒன்று உ அடுத்த ஒன்று சிக்மா மற்றும் மூன்றாவது ஒன்று வி ஸ்டார் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
இந்த டுடோரியலில் கற்றவை 1அரேஸ் ஐ பயன்படுத்தி மேட்ரிஸ் உருவாக்குவது
மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் களை addசப்ட்ராக்ட் மற்றும் மல்ட்டிப்ளை செய்தல் 3
பங்ஷன் inv ஆல் ஒரு மேட்ரிக்ஸ் இன் இன்வெர்ஸ் ஐ கண்டுபிடிப்பது 4
பங்ஷன் det ஆல் மேட்ரிக்ஸ் இன் டிட்டர்மினன்ட் ஐ கண்டுபிடிப்பது
போர் லூப் ஐக்கொண்டு மேட்ரிக்ஸ் இன் நார்ம் ஐ கணக்கிடுவது மற்றும் பங்ஷன் norm ஆலும் அதை செய்வது
பங்ஷன்ஸ் eig மற்றும் eigvals ஐ பயன்படுத்தி ஒரு மேட்ரிக்ஸ் இன் எய்கென் வெக்டர்ஸ் மற்றும் எய்கென் வால்யூஸ் ஆகியவற்றை கண்டுபிடிப்பது
பங்ஷன் svd ஐ பயன்படுத்தி ஒரு மேட்ரிக்ஸ் இன் சிங்குலர் வால்யூ டிகம்போசிஷன் ஐ கணக்கிடுவது
தீர்வு காண சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
ஆ மற்றும் ப் என்பன இரு அரே ஆப்ஜெக்ட்ஸ்
மேட்ரிஸ் இல் எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் செய்வதெப்படி எனில்
ஆ ப் மல்ட்டிப்ளை வித்தின் பிராக்கெட் ஆ காமா ப் டாட் வித்தின் பிராக்கெட் ஆ காமா ப் எலிமெண்ட் அண்டர்ஸ்கோர் மல்ட்டிப்ளை வித்தின் பிராக்கெட் ஆ காமா ப் 2
எய்க் வித்தின் பிராக்கெட் ஆ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 மற்றும் எய்க்வல்ஸ் வித்தின் பிராக்கெட் ஆ என்பன ஒன்றே
உண்மையா அல்லது பொய்யா
நார்ம் வித்தின் பிராக்கெட் ஆ காமா ord வித்தின் சிங்கில் கோட் ப்ரோ இஸ் தே சேம் ஏஎஸ் நார்ம் வித்தின் பிராக்கெட் ஆ
உண்மையா பொய்யா
விடைகள் இதோ 1
இரண்டு மேட்ரிஸ் ஆ மற்றும் ப் இடையே எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் ஐ இப்படி செய்ய வேண்டும் ஆ இன்டோ ப் 2
எய்க் வித்தின் பிராக்கெட் ஆ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 0 மற்றும் எய்க்வல்ஸ் வித்தின் பிராக்கெட் ஆ என்பன ஒன்றே அதாவது அவை இரண்டும் எய்கென் வால்யூஸ் ஒஃப் மேட்ரிக்ஸ் ஆ ஐ தரும்
நார்ம் வித்தின் பிராக்கெட் ஆ காமா ordin சிங்கில் கோட் ப்ரோ மற்றும் நார்ம் ஆகியன ஒன்றே ஏனெனில் orderin சிங்கில் கோட் ப்ரோ என்பது புரோபீனியஸ் நார்ம் ஆகும் ஆகவே விடை உண்மை
இந்த டியூட்டோரியல் லை ரசித்து இருப்பீர்கள் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம்